thirty க்கு மேல கொண்டு வந்திங்கன்னா அதுக்கு தனியா pay பண்ண வேண்டி இருக்கும்ல maam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

so இப்டிதா வந்து women cricket உலககோப்பை வந்து final க்கு நோக்கி போயிட்டு இருக்கு இன்னு இரண்டு மூன்று போட்டிகள் தான் balance இருக்கு விளையாட்டு செய்திகள்லா முடுஞ்சு அப்புறம்மா சந்திக்கலாம்

வணக்கம் கிரிபாலா வணக்கம் ஸ்ரீஜா வணக்கம் ஸ்ரீஜா

உங்களோட இணைப்பில ஏதாவது பிரச்சனை இருக்கா எனக்கு எதுவும் இல்ல கிரிபாலா ஸ்ரீஜா சரி நம்ம வந்து இன்னைக்கு ராமலிங்கம் அடிகளாரைப் பத்தி

கண்டிப்பா பேசணும் கிரிபா எனக்கு உடன்பாடு இருக்கு ஹம் ஸ்ரீஜா நீங்க

இப்ப வந்து இந்த ராமலிங்கம் அடிகள் அப்படிங்கிறது வந்து இவரை வந்து வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி இவர் வந்து எல்லா மதமமே உ உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார் சம சைவ சமயத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்த வள்ளலாரை பழமைவாதியர் கடுமையாக எதிர்த்தனர் இவர் சாதிய பாகுபாடுகளை கடுமையாக சாடினார் அப்படீன்னு சொல்றாங்க இதுல இருந்து நீங்க தொடரலாம் கோபால்

ஞான தர்ம சபை என்ற சபையை நிறுவினாரு இங்க அதான் அனைவரும் மூன்று வேலை உணவு இலவசமாக வழங்கப்பட்டது அப்படின்னா இந்த அளவு செயல்பட்டு வரும் இந்த தர்ம சாதம் வள்ளலார் பெயரால் லட்சகணக்கான மக்களுக்கு பசியாற்றி சொல்ராங்க தர்ம சமைக்கும் சபைக்கான உணவுப் பொருட்கள் தமிழ்நாடு அரசு குறைந்த விலைக்கு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அஹ் இத வந்து மேலும் பார்ப்போம் ஸ்ரீஜா உங்களுக்கு ஏன் தெரியுமா இதப்பத்தி ஆஹ் எனக்கு வந்து அவரோட பிறப்பு என்ன அப்படிங்கிறதை வந்து நான் வந்து சொல்றேன் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து சாதி மதம் அப்படின்னு எல்லாம் பார்க்காம first அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுல வல்லவர் அது மட்டும் இல்லாம இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில இருந்து பத்து mile தொலைவில இருக்க மருதூர்ல புரட்டாசி மாசம் அதாவது அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல கணி கருணிக குளத்தில பிறந்தவர்தான் இந்த ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறவங்க இவரோட பெற்றோர்ன்னு பார்த்தோம்னா ராமைய்யா பிள்ளை அப்புறம் சின்னமையாலதான் இவரோட பெற்றோர் இவங்க கூட உடன் பிறந்தவர்கள் யாருன்னா சபாபதி பரசுராமன் உண்ணாமுலை சுந்தராம்மாள் ஆகிய நால்வரும் வந்து இவங்களுக்கு உடன் பிறந்தவர்கள்ன்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் இவர் வந்து ஆஹ் ராமலிங்கம் வந்து பிறந்த ஆறாம் மாதத்திலேயே வந்து தந்தையை இழந்துட்டாரு தாயார் வந்து குழந்தைகளோடு பொன்னேரி சென்று வாழ்ந்தார் அப்படிங்கிறது வந்து வரலாறு நீங்க இப்ப சொல்லுங்க கிரிபாலா ஆஹ் எதிலும் பொது நோக்கம் வேண்டும் பசித்தவர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் மதவெறி கூடாது ஆகியவை இவரின் முக்கிய கொள்கைகளாகும் இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பை திருவறுப்பா என்று அழைக்கப்படுகிறது இவரது சேவையை கருத்தில் கொண்டு இந்திய அரசு இரண்டாயரத்தி ஏழுல இவருக்கு அஞ்சல் தலை வைத்து கௌரவித்தது இவரோட கல்வியை பத்தி நீங்க சொல்லுங்க கோபால் கண்டிப்பா கிருபா தமையன் வந்துட்டு சிதம்பரம் சபாபதி பிள்ளையை தன் தம்பி ராமலிங்க சுவாமிகள் பெரிய அளவிலே படிக்க வைத்து அத முன்னேற வைக்கணும் என்று விரும்பினாங்க எல்லாரும் ஆனா ராமலிங்கம் சுவாமிகள் அவர்களுக்கோ கல்வியில் நாட்டம் செல்லவில்லை ஆன்மீகத்துல ஈடுபாடு காட்டினாரு அவர் நல்வழிப்படுத்தறதை தன் குருநாதரான காஞ்சிபுரம் மகா வித்துவான் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தார் சிதம்பர சபாபதி பிள்ளை அஹ் இதைப்பத்தி நம்ம மேலே பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸ்ரீஜா நீங்க இதைப் பத்தி மேலே சொல்ல முடியுமா ஏதாவது அஹ் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் அஹ் அது தெரியலேன்னா கோபால் நீங்க பேசறது எனக்கு காதுல விழுகல என்னை மன்னிச்சிடுங்கன்னா நீங்க என்னைக் கேட்டீங்கன்னா எனக்குத் தெரியாது நான் வந்து அவரோட பிறப்புல இன்னும் கொஞ்சம் இருக்கு அத சொல்லிடறேன் பின்னர் வந்து சென்னையில வந்து ஏழு கிணறு அப்படிங்கிற பகுதி அப்புறம் முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற வீராசாமி பிள்ளை தெருவுல வந்து உள்ள வீட்டுல வந்து இவங்க குடியேறிருக்காங்க அது மட்டும் இல்லாம அண்ணன் சபாபதி சமய சொற்பொழிவு வந்து இவர் செய்து வந்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து அஹ் கா இவர் வந்து ஒரு பாடலைப் பாடியிருக்காரு அது வந்து பாடுவதைக் கண்ட இந்த காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி முதலியார் வந்து மெய்மறந்து நின்று அவரு கண்ணீரே வடிச்சுட்டாரு அப்படீன்னு சொல்லிருக்காங்க கிரிபாலா உங்க கருத்து

இந்த தர்ம சாலைக்கு வந்தவர்களுக்கு மூணு வேளையும் உணவும் வழங்கப்பட்டது தற்போது தர்மசாலைக்கான உணவுப் பொருட்கள் தமிழக அரசு குறைந்த விலைக்கு வழங்கி வருகிறது என்பது பாராட்டுக்குரியதாகும் மக்களின் மிகுந்த துயரங்களுள் ஒன்றான பசியை போக்கிட வள்ளலார் வழி வகுத்தார் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க கோபால் கண்டிப்பா கிரிபாலா இப்ப வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா கல்வியை பார்த்திருந்தோம் இந்த ராமலிங்க சுவாமி வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் சரியா படிக்காமலே இருந்தாரு அஹ் வகுப்பு முடிஞ்சதும் கந்தக்கோட்டை சென்று முருகனை வணங்குவார் அப்படின்றாங்க ஒரு நாள் ராமலிங்க சுவாமி வந்து கவனிப்பதற்காக கந்தக்கோட்டை முருகன் கோயிலுக்கு சென்றார் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் முருகன் சன்னதி முன் அமைந்திருந்த ராமலிங்க சுவாமி நான் ஒருமுறை நின் நீனதே திருமலரடி நினைக்கின்ற உத்தம தன் உறவு வேண்டும் உள்ளா உள்ளோர் ஒன்று வைத்து புறமொன்று பேசுவர் உறவு கலவாமை வேண்டும் என்று மனமுருக பாடிக்கொண்டார் பெரும் பொருளோடான பாடலை சுவாமி பாடுவதை கண்ட காஞ்சிபுரம் மஹாவித்வான் சபாபதி முதலியார் மெய்மறந்து நின்று கண்ணீரை வடித்துவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க நம் காஞ்சிபுரம் மஹாவித்வான் சபாபதி முதலியார் சிதம்பரம் சபாபதி பிள்ளையிடம் உன் தம்பி ஒரு தெய்வப் பிறவி அவனுக்கு சாதாரண உலகியல் கல்வி தேவையில்ல எனவே இனிமேலும் அவனுக்கு கற்பிக்க தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டாராம் அதன் பிறகு ராமலிங்கம் அடிகளார் தனது தன் இறைப்பணியில் ஆழ்ந்து பயணத்தை தொடங்கிவிட்டார்ன்னு சொல்றாங்க கிரிபாலா ஸ்ரீஜா உங்களுக்கு மேலே எதாது தெரியுமா ஸ்ரீஜா அதுக்கப்புறம் வந்து அஹ் இருக்கேன் இருக்கேன் அஹ் அதுக்கு அப்புறம் வந்து இந்த சத்திய ஞான சபைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா அத பத்தி இப்போ நான் சொல்லலாமா கிரிபாலா சொல்லுங்க சொல்லுங்க அஹ் எல்லா மதங்களையும் வந்து உள்ள உண்மை ஒன்றே என்பதை வந்து குறிக்கும் வண்ணம் வந்து இவர் தோற்றுவித்த இந்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து வச்சிருக்காங்க

அப்புறம் சுப்பராய செட்டியார் அஷ்டவாத சபாபதி முதலியார் சிதம்பரம் சபாபதி பிள்ளை அப்படின்னு இவர் காலத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாம் இவங்கதான் மேலும் இதப்பத்தி ஏதாவது உங்களுக்குத் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க கிரிபாலா அஹ் நான் பசிஆறுதல் பத்தி சொல்லிட்டு இருந்தேனே அதுல வந்து மக்கள் மிகுந்த துயரங்கள் ஒன்றான பசியை போக்கிட வள்ளலார் வழி வகுத்தார் இன்றளவும் வள்ளலார் பெயரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றப்படுகிறது வடலூரில் தலைமையிடம் இருந்தாலும்

சித்த மருத்துவர் சிறந்த அஹ் சொற்பொழிவாளர் ஞான ஞான ஆசிரியர் அஹ் தீர்க்கதரிசி நூலாசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இருந்து நீங்க சொல்லுங்க கோபால் அஹ் கண்டிப்பா கிரிபாலா இப்போ அவர் வந்து நீங்க சொன்னீங்கல்ல திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க அஹ் அதுல வந்துட்டு திருவருட்பா பார்ப்போம் பத்தி பார்ப்போம் இவர் பாடி ஆறாயிரம் பாடல்கள்ல திரட்டு

பின்னர் ஐந்தாம் ஆறாம் திருமுறைகள் வெளியிடப்பட்டன முன்னாள் தமிழக அறநிலைத்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ண இராமலிங்க உரைநடை கடிதங்கள் முதலியவற்றை தனிநூலாக தொகுத்து வெளியிட்டார் பின்னர் ஊரான் அடிகள் காலம் காலமுறை பதித்து பதித்து வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க கிரிபாலா ஆஹ் ஸ்ரீஜா உங்களுக்கு இதைப்பத்தி என்னன்னு தெரியுமா ஸ்ரீஜா ஸ்ரீஜா இருக்கீங்களா அஹ் இருக்கேன் இருக்கேன்கண்ணா எனக்கு கொஞ்சம் இடையூறு அதனாலதான் இப்போ நான் பேசுறது கேட்குதுல்ல அஹ் கேக்குது அஹ் சரி நான் வந்து கண்டன நூல்கள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அத பத்தி சொல்றேன் அது என்னன்னா வந்து இந்த வள்ளலார் வந்து எழுதிய திருவருட்பாவுக்கு எதிராக பல கண்டன நூல்கள் வந்து வெளிவந்திருக்கு அதுல வந்து வள்ளலார் மேற்கொண்ட சமய சீர்திருத்தத்தால் அவரை வந்து அன்றைய சைவவாதிகள் வந்து ஏற்கலையாம் இதன் தொடர்ச்சியாக வந்து வள்ளலார் வந்து எழுத்துக்களையும் புறம் வந்து தள்ளியிருக்காரு எதிர்ப்பு தெரிவித்த கண்டனம் வந்து செய்தனரே அது மட்டும் இல்லாம வந்து திருவருட்பா தூஷன பரிகாரம் அப்படிங்கற நூலோட வழியா இவ்விதம் தொடங்க ஆரம்பித்தது அப்படீன்னு சொல்லியிருக்காங்க அஹ் இதுக்கு மேல நீங்க சொல்லுங்க கிரிபாலா அஹ் சத்திய ஞானசபை பத்தி சொல்லிட்டீங்களா அஹ் ஸ்ரீஜா அஹ் சொல்லுங்க எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார் உண்மையான ஞானி என்பதால் சாதிய பாகுபாடுகளை சாடினார் அதாவது உண்மையான ஆன்மீகத்துக்கு ஹம் சாதி ஒரு பொருட்டல்ல எங்கு எந்த சாதியினராக இருந்தாலும் சன்மார்க்க ஆகலாம் என்ற பொருளில் சாதி இல்லை என்று சொன்னார் இதை தவறாக புரிந்து கொண்ட உயர் சாதி மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்தார் இருப்பின் தொடர்ந்து தன் வழியே பயணப்பட்டார் அப்படீன்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க கோபால் கண்டிப்பா கண்டிப்பா கிரிபாலா இப்போ அவருடைய நினைவு அஞ்சல் தலை அப்படீன்னு சொல்லிட்டு இந்திய இது வெளியிட்டாங்க இந்திய அரசு ஒரு சேவை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் பதினேழுல அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிச்சாங்க

விளைவை எட்டவில்லை அப்படின்னு சொல்றாங்க ராமலிங்கத்தின் வழிபாட்டு முறையில் நீண்ட காலம் அறியப்பட்டுள்ளது ஆனால் பசிக்கு உணவளிக்க பிறர் அவர் பிரபலமானார் இந்த அர்த்தத்துலதான் ராமலிங்கம் என்ற

அஹ் நான் வந்து கண்டன நூல்கள் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல வந்து அஹ் கவித வேப்பிள்ளை அப்படிங்கிற வள்ள அவர் வந்து வள்ளலாருக்கு எதிராக ராமலிங்கம் பிள்ளை பாலல் ஆபாசர் தர்ப்பணம்

தர்ப்பண கண்டன நியாய வச்சிர கூடாரம் என்ற நூலை வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க சைவ சமயத்துல சீர்திருத்தம் செய்த வள்ளலாரை வந்து பழமைவாதிகள் ஏற்றுக்கொள்ள மறுத்த நிகழ்வுகளாகவே வந்து இக்கண்டன நூல் போக்குகளை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க கிரிபாலா உங்க கருத்து அஹ் நான் வந்து தன்வா அஹ் அவரு அந்த சத்திய ஞான சபை பத்தி இன்னம் கொஞ்சம் சொல்றேன் தன் வாழ் வாழ்வின் அஹ் வாழ்வின் பெரும்பகுதி சென்னையில் கழித்த இவர் நவீன சமுதாயங்களின் பிரச்சனைகளை உணர்ந்திருந்தார் அஹ் அனைத்து சமய நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் அறிவுநெறி விளங்க சிதம்பரம் அருகே உள்ள வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார் இத்தகைய உயரிய நோக்கங்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தும் பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் மக்களின் பசித் துயர் போக்க சத்திய தர்ம சாலையையும் நிறுவினார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சிந்தனைகள் மிகவும் முற்போக்கு உடையதாக கருதப்பட்டாலும் தற்பொழுது உலகெங்கும் அவருடைய சிந்தனைகளுக்கு ஒத்த கொள்கை புரிந்து கொள்ளப்பட்டு பின்பற்றப்பட்ட பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க கோபால் இப்ப நீங்க சொல்லுங்க

வதானம் திகார் சுப்பராய செட்டியார் அப்புறம் வந்துட்டு அஷ்ட அஷ்ட அவதாரம் சபாபதி முதலியார் சிதம்பர சபாபதி பிள்ளை இவங்க எல்லாருமே அஹ் ராமலிங்க அடியார் காலத்துல இருக்காங்க அவங்க ராமலிங்க அடிகளின் கோட்பாடுகளை பார்த்தீங்கன்னா சகாக்கல்வி ஜீவகாருண்யம் காருண்யம் அப்படீன்னு சொல்றாங்க கிரிபாலா ஸ்ரீஜா உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லலாம் ஆஹ் இதுக்கப்புறம் வந்து ராமலிங்கம் அடிகளார் அப்படிங்கிறவங்க பத்தி நம்ம வந்து இந்த பத்தாம் வகுப்புல நிறைய படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் அதுல வந்து அவரைப் பத்தி என்ன எங்க ஆசிரியர் சொன்னது என்னன்னா வந்து அவரு கோயில்ல வந்து ஒரு விளக்கு இருக்குமாம் அந்த விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது இன்றுவரையும் வந்து அனைவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க அது போல எத்தன மணிக்கு நம்ம எப்ப போனாலும் சரி அந்த ஒரு வள்ளலார் மண்டபத்துல உணவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குமாம் அந்த எப்படி சொல்றது பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சது கிருபாலா உங்களுக்கு வேர எதாவது தெரியுமா ஆஹ் அவங்களை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் சொ சொன்னோம் இது இப்ப வந்து நான் விவேகானந்தரை பத்தி சொல்றேன் சுவாமி விவேகானந்தர் வந்து ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணில் பிறந்தார் ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் பத் இறந்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவின் தலைசிறந்த சமய தலைவர்களுள் ஒருவர் ஆவார் இவர் இவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா அஹ் ராமகிருஷ்ணா பரமஹம்சரின் சீடரான இவரி இவரின் கருத்துக்கள் இளைஞர்களை எழுச்சி அடைய செய்வனவாக அமைந்தது அப்டினு சொல்றாங்க கோபால் நீங்க சொல்லலாம்